தெரியுமா ஆமாம் அதுக்கென்ன நம்ம வீட்டுக்கு ஒன்னு வாங்கிக்கலாங்க அது சரி office phone க்கே bill எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் வருது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சுதா அதான் பக்கத்து வீட்டு phone ல உன்ன அடிக்கடி கூப்டு பேசுறனே ஆரம்பத்திலே அந்த வீட்டு மாமி அலுத்துக்கல இப்பலாம் phone வந்தா என்ன கூப்பட்றதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க யாருக்கும் அதுக்குள்ள இயல்புதானே நீ தான் சிரிச்சி பேசி தாஜா பண்ணி வைக்கணும் கடைலருந்து ஊறுகா bottle வாங்கி ஊறுகாய வேற ஒரு bottle க்கு மாத்து அதே கொண்டு போய் இந்தாங்க மாமி உங்களுக்கும் சேத்து போட்டேன்னு குடு குளிர்ந்து போய்டுவாங்க ச்சா என்ன ஒரு criminal idea வரப்ப வாங்கிட்டு வந்துடுங்க என்ன ஊறுகா தான் அதுவும் நான் தான் வாங்கிட்டு வரணுமா எத்தனை மணியாகும் வரதுக்கு இன்னைக்கு உள்ள வேலைய பொறுத்து எப்படியும் எட்டு எட்டரைக்கு வந்துருவேன் வா வாசல் கதவை வந்து மூடிக்க என்று சுதந்திரா திடீர் என்று அவள் எதிர்பாராத தருணத்தில் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டான் அய்யோ என்னங்க இது வாசல் கதவு திறந்துருக்கு சினுங்கினால் ஆனால் உள்ளுக்குள் விரும்பினால் சுதந்திரா வெளியில் வந்து சென்ற ஆண்டு seconal யில் வாங்கிய maruti யில் அமர்ந்தான் brief case யும் சாப்பாட்டு back கையும் அருகில் வைத்து கொண்டு start செய்தான் சுதா டா டா காட்டிவிட்டு விட்டுக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டு படுக்கை அறையில் fan யை போட்டுக்கொண்டு மல்லாந்து பதினெய்ந்து நிமிடங்கள் தன்னை ஆஸ்வாஸ படுத்தி கொண்டால் அதன் பிறகு dressing மேஜை முன்பு நின்று பின்னல் போட்டுக்கொண்டு powder பூசிக்கொண்டு பொட்டு வைத்து கொண்டால் மணிபத்தரை தான் ஆகி இருந்தது காலை tiffin வேலை முடிந்தது மதியம் சமயல் சமைத்து முடித்து அவற்றை அனுப்பி வைத்தாயிற்று இனிமேல் பெருசாக வேலை இல்லை மதியம் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டு washing machine னில் துணிகளை துவைத்து மொட்ட மாடியில் காய வைத்துவிட்டு வந்து விட்டால் அப்புறம் மாலை வரை தூங்கலாம் புத்தகம் படிக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு சென்று அரட்டை அடிக்கலாம் நிறைய நேரம் waste ஆக போகிறது அவரிடம் கேட்க வேண்டும் நானும் office கு வரட்டுமா அங்கே வந்து ஏதாவது வேலைகள் செய்யட்டுமா எப்போதும் உங்களோடு இருக்கலாம் என்று கேட்க வேண்டும் என்ன சொல்வார் சரி என்று தான் சொல்வார் ஆனால் எங்க வீட்டில் யாருமே இல்லாமல் பூட்டிவிட்டு போவதா அது சரி படாது வேண்டுமானால் கேட்டு பார்க்கலாம் நான் வீட்டில் செய்ய முடிகிற வேலைகள் ஏதாவது இருந்தால் office யில் இருந்து கொண்டுவந்து கொடுங்கள் செய்கிறேன் இது சாத்தியமான விஷயம் தான் சுதா துணி துவைத்து காய போட்டுவிட்டு வந்து மேஜை முன் அமர்ந்தாள்

அவர் மலேசியாவில் இருந்து திரும்பி ஒரு வருடம் ஆகிவிட்டது அவர் சம்பாதித்த பணத்தை வைத்து சென்னையில் ஒரு travel agency ஆரம்பித்துள்ளார் வெளிநாட்டு வேலை விசியமாக

சீரான வருமானம் இருக்கிறது சென்ற மாதம் நாங்கள் car வாங்கினோம் வீட்டில் எல்லா சவ்கரியமும் இருக்கிறது மலேசியாவில் இருந்து வரும் போதே வெளிநாட்டு பொருட்களாக வாங்கி வந்து விட்டார் அவர் office போய்விட்டால் எனக்கு ஒரே bore மற்றபடி ரொம்ப சந்தோசமாக இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் office க்கு விடுமுறை அன்று நாங்கள் வெளியே சென்றுவிட்டு வருவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நானும் அவரும் உன்னை பார்ப்பதற்காக மதுராந்தகம் வருகிறோம் அவரை கேட்டு விட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முன்கூட்டியே தபால் எழுதி விடுகிறேன் நீ சென்னை வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வர வேண்டும் என் தங்கை மாலினி தெரியும் இல்லையா அவலும் சென்னையில் தான் இருக்கிறாள் எத்திராஜ் கல்லூரியில் BSC இரண்டாம் வருடம் படிக்கிறாள் அங்கேயே hostel தங்கி படிக்கிறாள் என்னோடு இருந்து படியென்றால் கேட்கவில்லை hostel வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமாம் வாரம் வாரம் இங்கே விட்டுக்கு வந்துவிட்டு தான் போவாள் அடுத்த வருடம் அவள் படிப்பு முடிந்ததுமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவள் மேலே படிக்க வேண்டும் என்கிறாள் உன் பதில் கடிதத்திற்காக நான் ஆவளோடு காத்துருக்கிறேன் இப்படிக்கு சுதா எழுதி முடித்துவிட்டு விரல்களில் நெட்டி முறித்தாள் சுதா அத்தியாயம் இரண்டு மத்திய சாப்பாடு முடிந்ததும் lift ல் இறங்கி ஒரு பீடா போட்டு கொண்டான் சுதந்திரா அதே கடையில் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கினான் பிறகு சுதாவுக்கு பிடித்தமான பத்திரிகைகளை வாங்கி கொண்டான் மறுபடி நான்காவது மாடியில் இருக்கும் தன் அலுவலகத்திற்கு வந்தான் தனியறைக்கு வந்ததும் மணி அடித்து பியுனை அழைத்து தனசேகரை வர சொன்னான் அந்த தனசேகரே உட்காருங்க தனசேகர் என்றான் பரவாயில்லை சார் என்றான் அவன்

என்றான் சிகரட்டை பார்த்த படி sir தனசேகர் போலியாக அதிர்ந்த மாதிரி இருந்தது நேத்து ஒரு file ஐ என்வீட்டில் இருந்து வாங்கிட்டு வர சொல்லி உங்களை அமிச்சனே அப்போ என் wife கிட்ட அவ்வளவு நாகரீகமா நீங்க பேசுனதா தெரியலையே தனசேகர் தனசேகரின் முகம் இருண்டது sir நீங்க என்ன சொல்றீங்க நீங்க அழகா இருக்கீங்கனு சொன்னதை நான் தப்பா எடுத்துக்களை தனசேகர்

அப்போ உங்களுக்கு பேச்சி துணையா நான் வரட்டுமான்னு கேட்டதே எப்டி அர்த்த படுத்திக்கறது தனசேகர் தனது kerchief பை எடுத்து முகத்தில் வேர்வை ஒத்திகொண்டான் sir என்ன sir இது என்ன தப்பா நினச்சிட்டிங்க போலருக்கு நான் சகஜமா சாதாரணமாதா கேட்டேன் stop it இன்னைக்கி உன்ன நேரா விசாரிக்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல நம்ம பியுனைதான் கூப்பிட்டு விசாரிச்சேன் உன்னை பத்தி விசாரிச்சேன் என் office ல என் wife அ பத்தி ரொம்ப மட்டமா பேசிருக்க பலதடவ பேசிருக்க உண்டா இல்லையா ஐயோ என்ன கொடும இது கூப்டுங்க அவ என்ன சொன்னா சொல்லட்டுமா நம்ம முதலாளியோட சம்சாரம் டக்கரா இருக்காட இவரு நாலு வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்தப்போ அவ பத்தினி தெய்வமாவா இருந்துருப்பா கொஞ்சம் அப்டி இப்படினுதான இருந்துருப்பா கொடுக்கற look பார்த்தாலே ஒரு மாதிரிதான் இருக்கு என் கையை தொட்டு காபி கொடுத்தால் தெரியுமா ஒரு மாதிரியா சிரிச்சா அவளை cover பண்ணி காமிக்கிறேன் பாரேன் என்று அவன் சொன்னதை சொல்லிகாட்டியபடி எழுந்து அவன் அருகில் வந்த சுதந்தீர் திடிரென்று ஆவேசமாக அவன் முகத்தில் குத்தினான் you dirty rascal நார்காலியில் இருந்து தடுமாறி கீழே விழுந்த தனசேகர் அவசரமாக எழுந்து கொள்ளும் முன்பாக அவன் மேல் பாய்ந்தான் சுதந்திரா அவனை எதிர்ப்பு காட்டவே விடாமல் தடுக்க சந்தர்ப்பமே குடுக்காமல் குதித்து அடிக்க அவன் கத்தின கதறலில் office லில் இருந்த அத்த அத்தனை பேரும் அறைக்குள் ஓடிவந்துவிட்டார்கள் இரண்டு கோஷ்த்தியாக பிரிந்து இரண்டு பேரையும் பிரித்தார்கள் ஆவேசம் அடங்காமல் கத்தினான் சுதந்திரா விடுங்கையா என்னை இந்த வெக்கம் கெட்ட நாயை கொலைபன்னிற்றேன் சொல்லுவாங்க தனசேகர் முறைத்தானே ஒழிய தான் சொன்னதெல்லாம் உண்மை என்பதால் பதில் பேசவில்லை வயதில் பெரிய accountant நல்லசாமி தம்பி என்ன இது இப்படி சண்ட போடறது நல்லா இருக்கா

நான் தனசேகரை கூப்பிட்டு கண்டிச்சேன் உன் வேலைய பாருப்பா தாத்தானு என்கிட்டையே எரிஞ்சி விழுந்தான் கேவலமான விஷயத்தை எப்படி உங்க கிட்ட சொல்றதுனுதான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் police வேணாம் அவனை வேலைய விட்டு அனுப்பி வச்சிருங்க போக சொல்லுங்க அவனை இன்னும் ஒரு நிமிஷம் அவன் என் office இல் நின்னுட்டு இருந்தானாலும் அவ்ளவுதான் தன்னை விடுவித்து கொண்டு தனசேகர் தன் சட்டை மேல் பட்டு இருந்த தூசியை தட்டிக்கொண்டு எல்லாரையும் ஒரு முறைப்பாக பார்வை பார்த்து கொண்டு வெளியேறினான் எல்லோரும் அவங்க seat க்கு போங்கா என்று அதட்டி எல்லோரியும் அனுப்பி வைத்த நல்லசாமி நாற்காலியில் அமர்ந்து தன்னை ஆஷ்வாஷா படுத்திகொண்டுருந்த சுதந்திராவிடம் வந்தார் தம்பி மரம்னு இருந்த நல்ல பழமுன் இருக்கும் அணில் கடிச்ச பழமும் இருக்கும் என்ன செய்யறது உலகத்துல சிலபேர் இந்த மாதிரி வக்கிர புடிச்சவன்களா இருக்காங்க என்றார் அப்பறம் என்றால் சுதா இரவில் அவன் மடியில் நான் என்ன கதையா சொல்றேன் முரச்சிக்கிட்டே போய்ட்டான் என்றான் சுதந்திரா அவள் கன்னத்தை வருடியபடி முதல் தடவ நம்ம office க்கு வந்து அவனை பார்த்தப்பவே அவன் சரியில்லைன்னு எனக்கு பட்டது சரி விடு ஒரு கெட்ட கனவா நினைச்சிக்கலாம் எதுக்கு அடிச்சிங்க அவனை இதுஎன்ன கேள்வி முதல்ல கூப்பிட்டு பொறுமையாதா விசாரிச்சிட்டு இருந்தேன்

அடியும் வாங்கிட்டு வேலையும் பறிகொடுத்துட்டு அத்தனை பேர்முன்னாடி அவமானபட்டுட்டு போயிருக்கான் அதுக்காக திடீர்ன்னு வீட்டுக்குள்ள புகுந்துட்டா என்ன செய்யறதுங்க என்ன சுதா இப்படி பயப்பட்ற நாயமா நான் அவனை police ல புடிச்சி கொடுத்துருக்கணும் வேலைல இருந்து எடுத்ததோட அவன விட்டதுக்கு அவன் சந்தோஷபடனும் இனிமே வாலாட்டமாட்டன் சுதா அப்படி உனக்கு பயமா இருந்ததுனா மாலினிய ஒரு வாரத்துக்கு இங்க வந்து இருக்க சொல்லேன் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் phone பண்ணி கேட்டுட்டேன் என்ன சொன்னா exam இருக்கா இப்ப leave போட முடியாதாம் உள்ளே நல்லா தாள் போட்டுக்கோ யாரும் வரமாட்டாங்க அனாவஷ்யமா பயப்படாதே இருந்தாலும் பேசியே டயத்த waste பண்ணாத அத்தியாயம் மூன்று பார்வதி மாமி தன் வீட்டு வாசலுக்கு வந்து குரல் கொடுத்தால் சுதா சுதா உனக்கு phone படித்து கொண்டிருந்த பத்திரிக்கையை தூக்கி போட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்ட சுதா யார் மாமி என்று கிட்டத்தட்ட ஓடிவந்தாள் யாரோ தனசேகராம் என்றால் மாமி திடுக்கென்று தூக்கி போட்டது சுதாவுக்கு இவன் எதற்க்காக எனக்கு phone செய்யணும் இப்போது நான் பேச வேண்டுமா இல்லை பேசாமல் வைடா phone ஐ என்று சொல்லி வைத்துவிடலாமா என்னதான் சொல்கிறான் என்று கேட்டால் என்ன phone லதான பேசுகிறான் என்ன செய்துவிட முடியும் கொஞ்சம் over ராக பேசினால் லொடக்கென்று phone ஐ வைத்து விட்டால் போகிறது சுதா receiver சற்று தயக்கத்துடன் எடுத்தால் hello என்றால் தன் குரலில் இருந்த மெலிதான நடுக்கத்தை தன்னாலையே உணரமுடிந்தது hallo நான் தனசேகர் பேசுறேன் என்ன என்னவேணும் உனக்கு நீ நீதான் வேணும் என்னது ஏய் சுதா என்ன பயந்துட்டியா என் குரல் கூட தெரியலையா உனக்கு என்றான் எதிர் முனையில் சுதந்திரா என்னங்க நீங்க எதுல எல்லாம் விளையாடனும்னு இல்லையா சும்மா தமாஷ்க்காகத்தான் நீங்க பொம்பலை பொறந்து பார்த்தாத தெரியும் அடுத்த ஜென்மத்துல நான் சுதாவாக பொறக்குறேன் நீ சுதந்திராவா பிறந்துட நான் இன்னைக்கி ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன் ஏன் பதறினாள் எல்லாத்துக்கு பதறாத பொறுமையா இரு திண்டிவனத்துல ஒரு party ய பாக்க போகணும் car லதான் போறேன் ராத்திரில திரும்ப car ஓட்டிகிட்டு வராது risk அதனால அவர் வீட்டுலையே தங்கிட்டு காலைல சீக்கிரம் புறப்பட்டு வந்துட்றேன் என்னங்க என்ன இது இப்படி தனியா விட்டுட்டு போறிங்களே என்னாச்சி உனக்கு நாலு வருஷம் பொறுமையா இருந்த ஒரே ஒரு ராத்திரிக்கி இவ்ளோ பயப்பட்ற சரி நான் பயப்படலை மெதுவா வாங்க வேறென்ன ஒன்னும் இல்லை கோவமா இல்லை கொள்ளை கொள்ளையா சந்தோசம் phone ஐ வைத்தால் வெறுப்பாக சுதா ஆறுமா phone ல என்றால் மாமி அவர்தான் பேசுறார் என்றால் அலுப்பாக தனசேகர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே சும்மா விளையாட்டு பண்ணிருக்கார் நான் வரேன் மாமி என்று புறப்பட்டு அவன் தன் வீட்டுக்கு சென்றாள் சிலநிமிடங்களில் மறுபடியும் phone ஒலிக்க படுத்து இருந்த மாமி கை ஊன்றி எழுந்து வந்து recevier ஐ எடுத்து hello என்றாள் வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பேசப்போற தலைப்பு என்னென்னா entertainment entertainment ன்னா என்ன? நம்ம எல்லாரையும் பொறுத்தவரையும் பொழுதுபோக்கு. ஏன்னா பொழுதுபோக்குன்றது நம்மளோட பொழுதை கடக்குற சாதாரண ஒரு விஷயம் இல்ல அதுல வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு வகையான நிம்மதி திருப்தி இது எல்லாம் அடங்குனது தான். பொழுதுபோக்குன்றது நம்ம ஒவ்வொருத்தரை பொறுத்த வரையும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொ~கண்ணோட்டமா இருக்கும். சின்ன குழந்தைங்களோட பொழுதுபோக்குன்னா என்ன? விளையாட்டு friends ஓட ஊர்சுத்துவது விளையாடுறது jolly ஆ இருக்குறது சண்டைபோடுறது கோவப்படுறது இதுமாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க அவங்களோட பொழுதுபோக்குகுள்ள எடுத்துக்குவாங்க அதேமாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா friends ஓட விளையாடுவாங்க படிப்பாங்க என்ன அவங்க வீட்டுல நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா எனக்கு இது மாதிரி dress பண்ணி விட்டாங்க வெளிய போனாங்க எங்க அப்பா கூட நான் இப்படி போனேன் இது மாதிரி பேசுறது ஒரு வகையான பொழுதுபோக்குகள் தான். அதே மாதிரி பொழுதுபோக்குல வந்து நிறைய விஷயங்கள நம்மளால பண்ணமுடியும் பொழுதுபோக்குன்னு சாதரணமா நேரம்ன்றது நம்மளை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இந்த நேரம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமான்னா கிடைக்காது. அந்த கிடைக்குற நேரத்தை நம்ம பயனுள்ளதா பயன்படுத்தும்போது அதனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. entertainment சாதாரணமா நிறையபேரு வந்து பொழுதுபோக்கான நேரங்கள்ல வந்து TV பாக்குறது படம் பாக்குறது பாட்டு கேக்குறது இது மாதிரி அவங்களோட நேரத்த வந்து இதுமூலமா அவங்களால கடத்திக்க முடியும். அதேமாதிரி சிலபேர் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல வந்து அவங்களோட தொழில் வியாபாரம் படிப்பு இது மாதிரி விஷயங்களை கொண்டு போவாங்க. அதனால ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குன்றது நிறைய விஷயங்கள் இருக்கும் உதாரணமா பொழுதுபோக்குல

இதுமாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களும் இது பண்ணிக்குவாங்க பொழுதுபோக்குன்னு நம்ம சாதாரணமா சொல்றோம் ஆனா அந்த பொழுதை எப்படி போக்குறீங்கன்னு ஒவ்வொருதர் கிட்டேயும் கேட்டா தெரியாதுன்றுவாங்க ஆனா பேசுறது கூட ஒருவகையான பொழுதுபோக்குகள் தான்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 அந்த ஒரு மணி நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க பாட்டு கேப்பாங்க இல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது நினைச்சுட்டு இருப்பாங்~ எதுவுமே இல்லன்னா நிறைய பேர் வந்து படுத்து தூங்குவாங்க. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் பொழுதுபோக்க விதமா~ நன்மையாவும் பயன்படுத்திக்குறாங்க தீமையாவும் பயன்படுத்திக்குறாங்க. நன்மைகள் என்ன எப்போதுமே நம்ம உன்~ நேரத்தை வந்து வீணடிக்கவே கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்பறம் திரும்ப அந்த விஷயத்தை நம்மளால மாத்தவே முடியாது என்னைக்கும். பரீட்சை எழுத போறோம்னா பரீட்சை எழுதுற வரையும் நம்ம ஒரு பதட்டதுலேயே போயிருப்போம் அந்த question என்ன இந்த question என்ன எல்லாத்தையும் அப்படியே உட்கார்ந்து புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருப்போம் ஆனா பரீட்சை எழுதி~ பரீட்சை எழுதும் பொழுது நம்ம mind எல்லாம் blank ஆ இருக்கும் பரீட்சை எழுதி முடிச்ச உடனே அப்பா முடிஞ்சிச்சா அப்படின்னு இது பண்ணுவோம். அது மாதிரி இது நடக்குதுன்னு சொன்னா அந்த நேரத்துலே மட்டும் தான் அது முடிஞ்சதுக்கு அப்பறம் அடுத்தடுத்த விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் பொழுது entertainment ஆ நிறைய பேரு படம், பாட்டு இது மூலமாகவும் அவங்களோட நேரத்தை கடத்திக்கலாமே இல்ல அதுல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதையே அவங்க வாழ்க்கையிலும் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேரோட நிறைய கனவுகள் இருக்கு பொழுதுபோக்குல வந்து இப்போ ஒரு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 ஒரு அரைமணி நேரம் அந்த அரைமணி நேரத்துல அவரு பார்த்த மூணு மணி நேர படத்தையே சொல்ல முடியுதுன்னா அது எப்படி அந்த படத்துல இருக்குற முக்கியமான கருத்துகள் எல்லாத்தையும் அவரு மனசுல பதிய வச்சுக்கிட்டு அதை உங்கள்ட்ட சொல்றாரு அவருக்கு மூணுமணி நேரம் ஆச்சு அந்த படத்த பார்த்து முடிக்க. ஆனா அந்த படத்தோட கதைய அவரோட நண்பர்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அரை மணி நேரம் தான் அதேமாதிரி ஒவ்வொருத்தருடைய நேரத்தை பொறுத்து அவங்களோட பொழுதுபோக்குக்களை அவங்க மாத்திக்குறாங்க சிலபேர் எல்லாம் ரொம்ப நாளா பார்க்காம பேசாம இருப்பாங்க திடீர்ன்னு ஒருநாள் பார்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஏதொ~ அவங்க வீடுக்கே போய் பேசிட்டு இருக்காங்க காலையில போறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனா என்ன பேசுனோம்ன்னு அவங்ககிட்ட டக்குன்னு கேட்டா என்ன பேசுனோம் ஞாபகம் இல்லையே எல்லாத்த பத்தி தானே பேசிட்டு இருந்தோம் அதனால நம்மளை மறந்து நம்ம காலத்தை மறந்து நம்ம இப்போ இருக்க கூடிய செய்யகூடிய விஷயங்களை தான் பொழுதுபோக்குன்னு சொல்லிக்கலாம் பொழுதுபோக்குல வந்து mostly எல்லாருமே நினைக்குறது இது பண்றதுன்னா, நம்ம நிம்மதியாவும் சந்தோசமாவும் இருக்க கூடிய ஒரு சொல் செயல் செயல்பாடு இது எல்லாமே தான் உம் அதுக்கு அடுத்து வந்து entertainment இப்போ சிலபேருக்கு entertainment ன்னு கேட்டா ஆஹ் பொழுதுபோக்குகள் மூலமாக விளையாட்டுகள் மூலமா கூட அவங்களை அவங்க ஆஹ் entertainment பண்ணிக்கிட்டாங்க ஒரு cricket player ஓ இல்ல hockey player ஓ ground ல போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைச்சுக்கோங்களேன், பசி தூக்கம் தாகம் எதுவுமே தெரியாது. காலையில ஒன்பது மணிக்கு match ஆரம்பிச்சதுன்னு போனா அவனால அந்த match முடியுற வரையும் அதை விட்டு வெளியே வர முடியாது time ஆனதும் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படியே அவங்களையே மறந்து அந்த விஷயத்துல அவங்க மூழ்கி இருக்காங்க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 அப்போ அந்த நேரம் வந்து அவங்களுக்கு entertainment அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட entertainment அ எப்படி வேணும்னா பயன்படுத்திக்க முடியும் அது மாதிரி நிறைய பேரு, அவங்களோட வாழ்க்கையில வந்து entertainment அ வந்து மாத்திக்கணும் எல்லாருமே வந்து பொழுதுபோக்குன்னா படுத்து தூங்குறது இப்படி கடத்தாம அந்த entertainment நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் என்ன கத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எவ்வளவு படிச்சு PhD doctorate எல்லாம் வாங்கினவங்க கூட ஒரு சாதாரண விஷயத்த சாதாரண இடத்துல இருந்து கூட நம்ம கத்துக்க முடியும் அதனால எல்லாருமே வந்து பொழுதுபோக்கு நேரத்த வீணாக்காம அவங்களுக்கு பொழுதுபோக்குக்குன்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள மட்டும் இருக்குற விஷயம் எல்லாத்தையும் எப்படியும் கடந்து போகலாம் கடக்குறதை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாத காலத்த நம்ம correct ஆ சரியா பயன்படுத்தி அதுல இருந்து நம்ம ஜெயிக்கனும் உம் உம் அதை தவிர இப்போ உதாரண~ என்னோட பொழுதுபோக்குன்னு பார்தோம்ன்னு வச்சிக்கோங்களேன் நான் ஒரு housewife தான் இப்போ காலையில நான் எழுந்திரிச்சேன்னு வச்சிக்கோங்க காலையில எழுந்திருச்ச உடனே நான் என்னோட முதல் வேலை வீ~வீட்ட சுத்தம் பண்றது அதை முடிச்ச உடனே சமையல் ready பண்றது என் husband என் பையன் அவங்களுக்கு காலையில tiffin பண்ணணும் அப்பறம் மத்தியானம் lunch பண்ணனும் அப்பறம் என் husband கிளம்பும் போது அவருக்கு எல்லாத்தையும் ready ஆ எடுத்து கொடுக்கணும். அடுத்து என் பையனை எழுப்பி அவனுக்கு ready பண்ணிட்டு tiffin கொடுத்து uniform போட்டு அவனை school க்கு கிளப்புற அந்த அஞ்சு மணியில இருந்து எட்டரை மணி வரையில இருக்குற அந்த மூணு மணி நேரம் எனக்கு எப்படி போகுதுன்றதே தெரியாது அந்த நேரத்தை எல்லாம் அதுக்கப்பறம் இருக்குற நேரங்கள்ல நான் என்னோட மத்த வேலைகள் செய்றேன் அதே மாதிரி சாயந்தரம் என் பையன் school முடிச்சு வர்றானா வந்ததுக்கு அப்பறம் அவனை கவனிக்கணும் அவனுக்கு tiffin ready பண்ணி homework கொடுத்து அவனை படிக்க வைப்பேன் அதுக்கு அப்பறம் night க்கு tiffin ready பண்ணணும் அப்பறம் husband வந்த உடனே அவங்களோட சாப்பிட்டு அப்பறம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் படுத்து தூங்குவேன் இதுதான் general ஆ housewife ஆ இருக்குற அவங்களோட அன்றாட வாழ்க்கை. இதை தான் அவங்க என்ன பண்றாங்க இதுல வந்து அவங்களோட entertainment கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு சிலபேருக்கு சொல்ல இப்போ என்னை கேட்டிங்கன்னா டக்குன்னு எனக்கு பொழுதுபோக்கா ஒண்ணும் கிடையாது எப்போதாவது பாட்டு கேப்பேன் அப்படின்றுவாங்க ஆனா இதுல அவங்க செஞ்சது எது அவங்களோட இப்போ செஞ்சுட்டு இருக்குற எல்லாமே வந்து அவங்களோட வேலைகள் இந்த வேலைகளுக்கு நடுவுல அவங்க எடுக்ககூடிய கொஞ்ச நேர அந்த rest தான் அவங்களை பொறுத்த வரையும் ஆஹ் நல்லாருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?

ஆஹ் இல்லப்பா சும்மா ஒரு walking தான் போயிட்டு வந்தான். ஆஹ் கொஞ்சம் ஆஹ் நான் எப்பவுமே இந்த வெளில இந்த Road ஓரமா விக்குறவங்க இந்த ஆயா அந்த மாதிரி தன காய்கறிகள் வாங்குவேன். பார்த்த ஒரு friend உம் வந்து இல்ல இல்ல நீங்க வந்து பெரிய super market ல போய் வாங்குங்க. அவங்க பயங்கர influencer ஆஹ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து என்ன influence பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க போய் வாங்குங்க. இது தான் நல்லது. இவுங்கள்ட்ட தான் வாங்காதீங்க. அப்டினுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பறம் நா சொன்னேன் இல்லப்பா எனக்கு இவுங்களே comfortable ஆஹ் இருப்பாங்க. வந்துட்டிங்கனா அங்க ஒரு தடவ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வாழைப்பழம் வந்து அப்படியே இருந்தது அது வந்து ஒண்ணுமே

சாப்பிட முடியாது நாம சாப்பிடுறோமா சொல்லிட்டு அதெல்லாம் avoid பண்ணிட்டு இப்ப வாசல்ல வர அந்த கடை போட்டுருக்காங்க கடை இல்லாம இப்படி road ல உட்கார்ந்து விக்குறாங்களே அவங்கிட்ட வாங்குறது ஒஅர் அளவுக்கு கொஞ்சம் மருந்து இல்லாம இருக்கும் அப்படிங்கிறால சில influencer இருக்குறவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்பள வாங்க விடாம பண்றதுக்கு இருக்காங்க. என்ன பண்றது அவுங்களை இது பண்ணி தான் நம்ம போ வேண்டி இருக்கு. ஆமா ஆஹ்

ஆமா ஆமா correct ஆஹ் ஆமா இப்ப எல்லா இடமும் இதான் sir நடந்துட்டு இருக்கு. so நீங்க ஒரு இது எடுத்துக்கோங்க big boss எடுத்துகோங்களே bigboss ல வந்து influences influencer க்கு யாரை பிடிக்குதோ? அவங்கள பத்தி ஒரு price பண்ணி சொல்றான். இந்த மாதிரி வந்து அவங்க நல்ல பன்றாங்க. அவங்கதான் நல்ல செய்றாங்க அப்போ வாங்கலாம் இப்படி செய்றாங்க. அவங்க போனோமா கோனிட்டு செய்றாங்க. அப்படி இப்படின்னு என்ன என்னமோ சொல்றான். but

ஆஹ் அவ யாரை சொல்றாங்களோ அவங்க win பண்ணிடுறாங்க. so அது வந்து நம்ம அது என்ன ஆகுறது again இங்க drive உ என்ன பத்தி நெறைய பேசு சொல்றது அந்த மாதிரியும் நெறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது so ஒரு competition ஆஹ் worth உ யாருறது பார்க்காம அந்த influencer ருக்கு யாரை புடிக்கிறதோ அவுங்கள தான் வேலை வந்து வாங்குறாங்க. ஓ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா முடியுது. எனக்கு

ஆமா correct உ அதே மாதிரி நம்ம வந்து இந்த lux உ இந்த மாதிரி ஆகா ஸ்ரீ தேவியே lux உ use பண்றாங்க. நம்மாளு lux use பண்ணலாம். அப்படின்னு அவங்க ஸ்ரீதேவியை பிடிக்கிறவங்க அவங்க அங்க போறாங்க. இப்ப

காசு கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு influencer person ந இருக்காங்க போது அவங்க இந்த மாதிரி ஒரு influence பண்ணாம மக்கள்ட்ட இருந்தாங்கனா அது நல்லது. ஆஹ் அமிதாப்பச்சன் வந்து ஒரு பெரிய grace இருக்கு மக்களுக்கு so அவரு வந்து ஏதாவது ஒரு பான்பராக்கு ad க்கு வந்தாருன்னா அது எவ்வளோ வந்து மக்களை வந்து பாதிக்குது

ஆமா ஆமா அதுலயும் வந்து அந்த influencer ல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.

ஹம் ஆமா

ஆமா உங்களுக்கு mega influencer ரூ வந்து அவங்கதான் இதுல ரொம்ப part இருக்கு வச்சிக்கோங்களே அவங்க யாரு mega influencer யாருன்னா

இதுல வந்து common view இந்த mega influencer ஓட common view ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். ஒரு சில பேரு இந்த mega influencer ஆஹ் பார்த்து பார்த்து பார்த்து மாறுறவங்க தான் mostly mega influencers எல்லாம் பார்த்தீங்கன்னா celebrities ஆஹ் தான் இருப்பாங்க. movie stars ஆஹ் லாம் இருப்பாங்க. sports person ஆஹ் இருப்பாங்க. ians ஆஹ் இருப்பாங்க. television stars ஆஹ் லாம் இருப்பாங்க. ஆஹ் இருக்கு. இருக்கு. இந்த mega influencers வந்து இந்த மாதிரி gain பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி social activity செஞ்சி தான் gain பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன

so வந்து அவங்க வந்து யாரு யாரு நெறைய கொடுக்குறாங்களோ அவங்க product வந்து அவங்க வந்து நம்மளோட channel ஆஹ் வந்து influence பண்றாங்க. இப்போ வந்து influencer mega influencer னு ஒன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு step mega influencer தான் அது வந்து இந்த forty thousand ல இருந்து one million followers வச்சிருக்காங்க வந்து macro influencer அந்த இதுல வந்து ரெண்ட் type of people இருப்பாங்க. ஒன்னு celebrities அதாவது கொஞ்சம் பெரிய celebrity இல்லாம ஆஹ் ஒரு big time க்கு வந்தது இல்ல. பாரு பெருசா வந்தது இல்ல. ஆஹ் ஆனா வந்து அவங்க successful online experts ஆஹ் இருப்பாங்க. ஆஹ் ஆஹ் அவங்க typical micro influencer ஆஹ் இருப்பாங்க. ஆஹ் இன்னொரு வந்து இந்த macro influencer எதுக்கு use ஆஹ் இருப்பங்கனா ஆஹ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு firm க்கு வந்து ஏதாவது ஒரு product ஆஹ் வந்து influence பண்ணணும். அவங்கள அவங்கள விட இவங்க கொஞ்சம் கம்மியா பைசா வாங்கிப்பாங்க ஆனா social media ல பெரிய name இருக்கும். செரின்னு எடுத்துக்க மாட்டாங்க. so அவங்கள use பண்ணி இப்ப marketing பண்றது so அந்த மாதிரி நெறைய இருக்கு.

ஆமா ஆமா

ஆமா ஆமா correct தான் இப்போ ஒரு game எதோ நடுவுல two years க்கு முன்னாடி வந்தது. whale whale எதோ ஒரு game வந்தது. blue whale அதுல என்ன ஓ அத வந்து அந்த பசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹ் இப்போ மாடியில இருந்து விழுந்துரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நெறைய ஒரு ரெண்டு மூணு சொல்லி இதெல்லாம் நடந்துருக்கு சொல்றாங்க.

நமக்கு ஒரு சில இது தேவைப்படும். ஒரு சிலது தேவைப்படாது. அத யோசிச்சி நம்ம வந்து அந்த இதுல இருந்து வெளிய வரணும். நம்ப mind என்ன சொல்லுதுன்றதா think பண்ணனும்.

இப்ப madan gowri நா எடுத்துட்டாங்கன்னா influencer கிடையாது. அவரு வந்து சில ஒவ்வொரு இடத்துல நடக்குற information சொல்றாங்க. so அத அந்த news மாதிரி தெரிஞ்சிட்டு சரி okay ஓ இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு அந்த மாதிரி நாமே தெரிஞ்சிக்க முடியுது. இப்ப வந்து ஒரு சில cases க்கு இப்ப kashmir ரூ files லாம் எடுத்துக்கோங்க. அதுல kashmir ல நடந்த கொடுமைகள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. but அதெல்லாம் விட அந்த influencer ருக்கு பிடிக்காத பிடிக்குமா பிடிக்காதா தெரில so அத வந்து என்ன பிடிக்குது. அந்த மாதிரி இருக்குறத இப்ப பேசுறாங்க. அந்த kashmir files எல்லாம் இப்ப நாட்டுக்கு தேவையானது தான். karkil பத்தி பேசலாம் kashmir பத்தி பேசலாம் அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு. யாரை பத்தி கூற சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு particular party ஆஹ் பிடிச்சிருக்கு. அந்த party ஆஹ் பத்தி பெருமையை பேசுறது ஒரு party யா பிடிக்காது. அவங்கள degrade பண்ணி பேசுறது ஒரு set of religious people ஆஹ் பிடிக்கும். ஒரு set of religious people பிடிக்காது. அவங்கள தர குறைவா பிடிக்காது. அத avoid பண்றது. ஆமா இப்போ வந்து இதுல வந்து nano influencer னு ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு வந்து small number of followers தான் இருப்பாங்க. ஆஹ் அப்பறம் வந்து nano influencer may be thousand followers தான் இருப்பாங்க. so அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன group of people ஆஹ் வந்து influence பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஒரு certain விஷயத்துக்காக influence பண்றாங்க. nano influencer பார்த்து எதிர் பார்க்குது. அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா வாங்கிருப்பாங்க money அப்படின்னு ஆனா வந்து ஆனா reasons வந்து நெறைய members க்கு reach ஆகும். அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆஹ்

அவங்க எல்லாமே இப்போ நல்ல வளந்துட்டு வராங்க. இந்த bloggers என்னென்ன அவங்க வந்து என்னோட social media வ ரொம்ப influence பண்றாங்க. நீங்க எதோ சொல்லிட்டு இருந்திங்க

ஆமா ஆமா இப்ப இதே மாதிரி part casting கூட வந்துருக்கு. அது வந்து relatively recent online content ல இப்போல்லாம் அது pro ஆகிடுச்சு. ஆஹ் ஒரு சில வீட்டுல தான் இத பத்தி பேசுறாங்க வச்சிக்கோங்களே ஆஹ் அதுலயும் இருக்கு. அது வந்து நெறைய broadcast உ இதுலயும் நெறைய influence பண்ணி நெறைய கொண்டு வராங்க நெறைய information உம் அங்கையும் கொண்டு வராங்க. ஆஹ் bloggers, youtubers, blogcasters இவங்க எல்லாருமே social cast பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அவர்களுடையது வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ actually அவங்க பேசுறாங்க மீதி ஆள்

ஆமா correct உ person behavior ஏ மாறிடுதுல நமக்கு பிடிக்குது அந்த அந்த influencer க்கு பிடிக்குறதுனால நம்ம வாங்க வேண்டியது தான் போது நம்ம வீட்டுலையும் பசங்க kids ஆஹ் வந்து influence பண்ணிடுறாங்க. ஆஹ் இந்த நா வந்து பாரு ஆஹ் என்னது iphone fifteen வாங்கிருக்கேன் iphone fourteen வாங்கிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க so அதனால kids என்ன சொல்றாங்க அது தான் வேணும். அவங்க அந்த அவங்க youtube ல இத வச்சிருக்காங்க எனக்கு அதான் வேணும். நானும் அதன் வாங்குவேன். அது மாதிரி car வாங்கினேன். நா youtube ல இருந்து சம்பாதிச்சு car வாங்கினேன். ஆஹ் வந்து படிக்குறதுனா வந்து next இது தான் இவுங்கள பிடிச்சதை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சி ஒரு பயன் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆஹ் எனக்கு வந்து உனக்கு பிடிச்சதை செய்யு படிப்பாளாம் next ஆஹ் வச்சிக்கோங்க. அப்படின்னு சொன்னதுனால அவன் எனக்கு பிடிச்சது இது தான் நானும் அவரை மாதிரி ஒரு youtuber ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு மாறுற குழந்தைங்க நெறைய இருக்கு. நல்லதா சொல்லி தரணும். ஆஹ் ஒரு youtube ல இருக்கணும்னா நல்லதா சொல்லி தரணும். இந்த மாதிரி நீங்க படிப்பு தான் அது மாதிரி சுய தொழில் எதாச்சி கத்துக்கோங்க நீங்களே நீங்க யோசிக்கிங்க நெறைய startup company யா எடுத்துட்டு வாங்க இப்படி வந்து ஒரு youtubers சொல்லணும். அவரு ஒரு

ஆமா correct உ தான் ஏன இந்த influencer ஆஹ் இப்ப இப்ப தான் trend இருக்கு முன்னாடி trend கிடையாது. so இப்ப இந்த trend உ ஹம் ஆஹ் ஆமா நீ நாஸ்தியா இருக்கு. இங்க உங்களுக்கு சொல்லிருக்காங்க. எண்ணத்துல இருக்காங்களோ percent வந்து people சொல்லிருக்காங்க அவங்க influencer தான் நா trust பன்ரேன் சொல்லிருக்காங்க so வந்து ஆமா ஆமா ஆஹ் ithula vanthu neenga games எல்லாம் எடுத்துக்கோங்க games விளையாடுறது அந்த மாதிரி லாம் இருந்ததுனா நா அவங்க children ஆஹ் வந்து influence பண்ணிடுறாங்க வந்து அதுவும் இருக்கு. decisions வந்து ஒருத்தர் சொல்லிருக்காங்க என்னோட decision எல்லாமே influencer என்ன சொல்றாராத பத்தி தான் நா வாங்குறான். ஆஹ் ஒரு influencer சொல்லி எனக்கு new branch பத்தி தெரியும். அப்படின்னு ஆமா ஆஹ் so நம்ம வந்து social media ல வந்து influencer வந்து நிஜமாவே ஒரு successfull ஆஹ் தான் இருக்காங்க. ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு tactics இருக்கு. word of mouth இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு எங்கயாவது போயி poster அடிச்சி ஓட்டுறது இந்த மாதிரி tuition center இருக்கு. இந்த மாதிரி இதுல இந்த brand இருக்குது. அது வந்து செலவாகுது. இது just எங்களுக்கு money யா pay பண்ணிட்டு உங்கள வந்து இந்த brand ஆஹ் பத்தி சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டா போதும். customers first ஆஹ் customer க்கு வந்து இவங்க யாரு? ஆயுதம் எப்படி தெரியும் அப்படிலாம் கிடையாது. பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான்